C ல் ஸ்டாட்டிக் memberகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது ஸ்டாட்டிக் கீயோவேர்ட்
ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டாட்டிக் பங்ஷன் இதை சில உதாரணங்களின் வழியே செய்வோம்
இதை பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 g கம்பைலர் பதிப்பு 461 staticக்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் முதல் ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படுவதற்கு முன் ஸ்டாட்டிக் variableகள் பூஜ்ஜியத்திற்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகின்றன
முழு ப்ரோகிராமுக்கும் ஸ்டாட்டிக் வேரியபிள் ன் ஒரு பிரதி மட்டும் உள்ளது
அந்த வேரியபிள் ஐ அனைத்து objectகளும் பங்கிட்டுக் கொள்ளும்
ப்ரோகிராம் முடியும் வரை அது மெமரி ல் இருக்கும்
ஸ்டாட்டிக் functionகள் எந்த ஆப்ஜெக்ட் ஐயும் சார்ந்திராமல் ஒரு ஸ்டாட்டிக் பங்ஷன் தன்னைத்தானே கால் செய்துகொள்ளலாம்
ஒரு ஸ்டாட்டிக் பங்ஷன் ஐ அணுக நாம் பயன்படுத்துவது கிளாஸ் பெயர்160 பின் staticfunction ஸ்டாட்டிக் memeberகளுக்கான உதாரணத்தை காண்போம்
எடிடரில் ஏற்கனவே கோடு ஐ டைப் செய்து வைத்துள்ளேன்
நம் பைல் பெயர் ஸ்டாட்டிக் டாட் சிபிபி என்பதை கவனிக்கவும் இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர்ஃபைல் அயோஸ்ட்ரீம் இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் பின் கிளாஸ் ஸ்டேடெக்ஸ் உள்ளது இதில் பிரைவேட் ஆக டிக்ளேர் செய்யப்பட்ட ஒரு non ஸ்டாட்டிக் வேரியபிள் எக்ஸ் உள்ளது பின் பப்ளிக் ஆக டிக்ளேர் செய்யப்பட்ட ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் சும் உள்ளது இது நம் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டேடெக்ஸ்
இதில் சும் ஐ அதிகரித்துள்ளோம் பின் சும் ன் மதிப்பு எக்ஸ் ல் சேமிக்கப்படுகிறது இங்கே ஒரு ஸ்டாட்டிக் பங்ஷன் ஸ்டாட் உள்ளது இதில் சும் ஐ அச்சடிக்கிறோம் பின் பங்ஷன் நம்பர் ஐ கொண்டுள்ளோம் இங்கே அந்த எக்ஸ் ஐ அச்சடிக்கிறோம் கிளாஸ் இங்கே மூடப்படுகிறது
ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐ குளோபல் ஆக டிக்ளேர் செய்ய ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்துகிறோம் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் ஐ அணுக நாம் எழுதுவது டேட்டாடைப் classபெயர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் பின் ஸ்டாட்டிக் வேரியபிள் பெயர் இப்போது இந்த சேமிப்பு வேரியபிள் சும் க்கு ஒதுக்கப்படுகிறது
இது 0 க்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே ஒ1 ஒ2 மற்றும் ஒ3 என கிளாஸ் ஸ்டேடெக்ஸ் க்கு objectகளை உருவாக்குகிறோம் பின் ஒ1 ஒ2 மற்றும் ஒ3 objectகளை பயன்படுத்தி பங்ஷன் நம்பர் ஐ கால் செய்கிறோம் கிளாஸ் பெயர் மற்றும் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி ஸ்டாட்டிக் பங்ஷன் ஸ்டாட் அங்கே அணுகப்படுகிறது
இங்கே ஸ்டாட்டிக் வேரியபிள் சும் ஐ அச்சடிக்கிறோம் இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
ப்ரோகிராமை இயக்குவோம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும்
கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் ஸ்டாட்டிக் டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ஸ்டாட்
எண்டரை அழுத்துக டைப் செய்க stat
பின் எண்டரை அழுத்துக காட்டப்படும் வெளியீடு நம்பர் is 0 1 2 ரிசல்ட் is 3 நோவ் ஸ்டாட்டிக் வர் சும் இஸ் 3 இப்போது வெளியீட்டை விளக்குகிறேன் விண்டோவை மறுஅளவாக்குகிறேன்
இங்கே முதலில் நம்பர் ன் மதிப்பு 0 அதாவது எக்ஸ் ன் மதிப்பு 0
முதல் ஆப்ஜெக்ட் மதிப்பு 0 ஐ கொடுக்கிறது பின் மதிப்பு 1 ஐ கொண்டுள்ளோம் அதாவது எக்ஸ் 1 இரண்டாம் ஆப்ஜெக்ட் மதிப்பு 1 ஐ கொடுக்கிறது மூன்றாம் ஆப்ஜெக்ட் மதிப்பு 2ஐ கொடுக்கிறது சும் ன் மதிப்பை கொடுக்கும் ஸ்டாட் பங்ஷன் ஐ பின் கால் செய்கிறோம்
ரிசல்ட் இஸ் சும்
இங்கே சும் அதிகரிக்கப்பட்டு எக்ஸ் ல் சேமிக்கப்படுகிறது எனவே இது மதிப்பு 3 ஐ கொடுக்கும் காட்டப்படும் வெளியீடு
ஸ்டாட்டிக் வர் சும் இஸ் 3
இப்போது மற்றொரு ஆப்ஜெக்ட் ஒ4 ஐ உருவாக்குவோம் ஆப்ஜெக்ட் ஒ4 ஐ பயன்படுத்தி பங்ஷன் நம்பர் ஐ கால் செய்கிறோம் சேவ் மீது க்ளிக் செய்க இதை இயக்குவோம்
மேல் அம்பு விசையை இருமுறை அழுத்துக
மீண்டும் மேல் அம்பு விசையை இருமுறை அழுத்துக
ரிசல்ட் இஸ் 4 என்பதை காணலாம் நோவ் ஸ்டாட்டிக் வர் சும் இஸ் 4 இது நான்காம் ஆப்ஜெக்ட் உருவாக்கப்பட்டதால் வந்தது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
slideகளுக்கு திரும்ப வருவோம்
சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஸ்டாட்டிக் கீவர்ட்
ஸ்டாட்டிக் வேரியபிள் எகா
ஸ்டாட்டிக் இன்ட் சும் ஸ்டாட்டிக் பங்ஷன்
ஸ்டாட்டிக் வாய்ட் stat பயிற்சியாக ஒரு ஸ்டாட்டிக் variableஐ டிக்ளேர் செய்யும் ஒரு கிளாஸ் ஐ உருவாக்குக வேரியபிள் ஐ அதிகரிக்கவும்
பின் மதிப்பை அச்சடிக்கவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி